ஆன உடனே இந்த red button அமுக்கணுமா நீ ஏதும் அமுக்க வேண்டாம் நான் பார்த்து நான் அமுக்கிக்கிறேன் நீ அமுக்க வேண்டியதில்லை

ஏன் நீ ஏதாவது நேத்து ஏதாவது அனுப்ப சொன்னியா இல்ல இல்ல அந்த அக்கா அமுக்கிட்டாங்க அந்த அக்காவும் அமுக்கினா நானும் அமுக்கினேன் அதான் கேட்டேன்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

அப்புறம் என்ன நான் மட்டும் குடுத்தா போதும் அவங்க நீ குடுக்க வேண்டியதில்ல

அஹ் பாக்கலாம் இன்னும் இருபத்தி ஒன்பது முப்பது second வரும்போது குடுத்தா correct ஆ இருக்கும் உம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு புள்ளி நாற்பது நிமிஷம் ஆச்சு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

இந்த apple உனக்கு நல்லாவா இருக்கு normal ஆ call பேசுறதுக்கு

எனக்கு ஏதோ audio விட்டு விட்டு கேக்குறமாதிரி இருக்கு

உம் எனக்கு record ஆவுறது பிரச்சனை இல்லை தனியா app உள்ள வந்து அப்புறம் open பண்ணி login பண்ணி

link அனுப்பி அப்புறம் கேட்டா அப்புறம் record குடுத்து அப்புறம் cut பண்றதுக்கு ஒரு தடவை குடுத்து உம் ஆஹ் ஒவ்வொரு தடவை உள்ள வரும்போதெல்லாம் பேரு கேட்குது உம் பொங்கலுக்கு என்ன கடைமட்டும் இந்த கடை கட்ட போகும்போது இந்த லாரிகிட்ட கூட்டிட்டு போனான் தெரியுமா கார்த்தியும் ஹரி

அப்படி மட்டும் என்ன கூட்டிட்டு போயிருந்தான் இறங்கி சப்புன்னு அறைஞ்சிருப்பேன் உம் ஹம் நடுரோட்டுலயேவா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

கவனிக்காம அசால்டா இறங்குறான் cross பண்றான் உம் horn அடிச்சான் அதான் காதுகிட்ட வந்து sudden break அடிச்சு horn அடிக்கிறான் மா~ ஒரு second இதாயிடுச்சுடா உம் நான் கூட dead horn பக்கத்துல போய் கேட்டவுடனே நான் என்னன்னே தெரியலை நான் டப்புன்னு உங்க முன்னாடி எட்டிப்பார்த்தா இவன் ஓரங்கட்டி நின்னுட்டான்

ஒரு second உ வயித்தெல்லாம் கலக்கி விட்டுருச்சு தெரியுமா அப்படி அஹ் அந்த lorry பக்கத்துல tire கிட்ட வந்தவுடனே பார்த்தது இவனுக்கு கண்ணாடி வேற இல்லை அது ஒரு பிரச்சனை மொதல்ல கண்ணாடிய ready பண்ண சொல்லணும் அவனை

அடிக்க முடியுமா

உம் அதனாலதான் அதனாலதான்டா அந்த லாரிக்காரன் உம் மாத்த சொல்லு கம்முனு மொதல்ல இருந்து அந்த கருப்பையே விட்டிருக்கலாம் அவன் உம் எதுக்கு கருப்பு color ல வண்டி எடுத்து அப்புறம் சிவப்பு color paint அடிச்சுட்டு உம் கருப்பு color என்னாச்சுன்னா JCB க்குள்ள போய் விட்டு fairing எல்லாம் உடைஞ்சு போச்சு உம் fairing அ மட்டும் மாத்தியிருக்கலாம் எதுக்கு paint எல்லாம் மாத்திட்டு

spider man spider man ஓட இது போடறேன் அப்படின்னு சொல்லி sticker ஒட்டறேன்னு சொல்லி அப்ப இந்த வேலை வந்துச்சு இப்ப sticker உம் ஒட்டாம அப்படியே சுத்தமான சிவப்பா இருக்குது உம் சுத்திட்டிருக்கான் உம் உம் கடைசிக்கு வெள்ளையும் சிவப்புக்கும் கலந்த மாதிரி ஏதாவது design ஆவது பண்ணியிருக்கலாம்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

நானும் அவங்க அம்மாவும் என்ன சொன்னோம் நான் சொன்னேன் first உ first உ சொன்னது நான் சொன்ன color வந்து black உ full ஆ வண்டி full ஆ black ஆக்கிடுறா அப்படின்னு சொன்னேன்

அதான் ceramic black பண்ணியிருக்காங்கன்னு

இல்லன்னா bla~ bloffy black பண்றா அப்படினு உம் அதுவும் ஒத்துக்கலை அவங்க அம்மா அவங்க அம்மா சொல்றாங்க ஆஹ் அந்த dark இல்ல dark blues பண்ணிரு அப்படின்னாங்க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

ம்ஹும்

பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இன்னும் ஓப~ பேசணும் பேசலாம்

பதினொன்னா எட்டு இன்னும் ஒன்பது நிமிஷம் பேசு~

ஒன்பது நிமிஷமா மொத்தம் எவ்வளவு நிமிஷம் இருபத்தொன்பது புள்ளி அஹ் முப்பது second

அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் red அடிச்சிட்டு வந்தான் paint அடிக்க அவனுக்கு ஏழாயிரம் ரூபாய் ஆச்சு மொத்தம் வண்டிக்கு

அது என் friend கடைனாலதான் ஏழாயிரம் ரூபாய் ஃபிட்ப்ரோ கஸ்டம் வண்டியில ஓட்டிருக்கேனே sticker உ

அந்தக் கடைனாலதான் ஏழாயிரம் ரூபாய், வெளியே எங்கேயாச்சும் குடுத்திருந்தான்னா எகிறியிருக்கும் price painting cost அது இதுன்னு வாங்கிருப்பாங்க ஆமா G அப்ப G அப்பதான் GST போட ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமில்ல

இந்த paint அ வேற இவன் polo red னு வெடி வெச்சிட்டிருக்கான் இது polo red தானே இது இல்லை இல்லை polo red இல்லை polo red வேற மாதிரி இருக்கும் இதைவிட கொஞ்சம் glossy யா இருக்கும் glossy யெல்லாம் இதுல பார்க்கமுடியுமா ராசா

color match ஆகுதான்னுதான் பாக்கணும்

இதுலயே இன்னொரு coating external coating குடுக்~ இன்னொரு coating extra இருக்கும் இல்லனா கம்மியா இருக்கும் அவ்ளோதான்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

இன்னொருத்தன் இருந்தான் தயான்னுட்டு அவன் கடைதான் அது ஃபிட்ப்ரோ கஸ்டம் அவன் Vtwo வச்சிருந்தான் அவன் என்ன பண்ணிட்டான் college க்கு வரும்போது முன்னாடி brake அடிச்சிருக்கான்

உள்ளுக்குள்ள போயி shock absorber வந்து lock ஆயிருச்சு டப்புன்னு போயி alto ல அடிச்சுட்டான் வண்டியை

போயி doom kit ஓட போயி car ல சொருகிட்டு போயிடுச்சு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 அந்த இது எங்கடான்னு கேட்டா உடைஞ்சிருச்சுடா full ஆ அது waste உ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியை அப்படியே நொறுங்கி கிடைச்சிருச்சு

அவன் வண்டி நாற்பதாயிரத்துக்குதான் வாங்குனான்

அவனுக்கும் அவன் வண்டி செமயா இருக்கும் black colourRone fiveVtwo light ஆ first gear ல அழுத்தி பிடிச்சாலே வண்டி பறக்கும்

உம் ஹம் racing bike மாதிரி பண்ணியிருக்கலாம் நல்லா

நா~ நானும் கூட வீட்டுல கேட்டேன் ஏதோ ஒரு VtwoVthree எடுத்து kit உ போட்டுக்குறன்னு கேட்டா பொறு நல்ல வண்டியாவே எடுத்துக்கலாம் புதுசு எதுக்கு அவசரப்பட்டு காசு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க

மொதல்ல time வாங்குற வண்டிய நல்ல வண்டியா பார்த்து வாங்கணும் seconds எடுத்த உடனே seconds

எடுத்த உடனே புதுசை எடுத்துட்டு போய் எங்கயோ accident ஆயிடுச்சின்னா எடுத்த உடனே இப்படி பேசிருவாங்க யோசிக்க மாட்டாங்க accident உ போட்டானா வண்டி ஓட்டத் தெரியுமா அவனுக்கு எங்கயோ accident ஆயிருச்சுனா

இந்த ரஜினி முருகன் படத்துல showroom வர்ற மாதிரி புளிய மரத்துல போய் உட்டுட்டான்னா அது மாதிரிதான் அன்னைக்கு மோ~ அதான் அன்னைக்கு அது மாதிரிதான் பேசிட்டாங்க என்கிட்ட நான் என் அப்ப என்ன mindset இருந்தன்னே தெரியலே நான் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்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

first rank எடுத்துட்டிருந்தான் அவன் கூடதான் இருந்தான் என்னடா ஆச்சு ஏன் கிளம்புறேன்னு கேட்டா என்னடா உங்க அம்மா இப்படியெல்லாம் பேசுறாங்க அஹ் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் போய் அவங்க அம்மா செம ஏத்து ஏத்திட்டு இருக்கான். அப்போ சரி வாடா வாடான்னு சொல்லி பின்னாடியே கூட்டிட்டு வந்தான் அப்புறம் யோசிக்கவே மாட்டாங்கடா

வண்டி விஷயன்னா எனக்கும் அ~ எனக்கும் அவுங்க அம்மாக்கும் ஆகாது நல்ல விஷயம்

உம் அங்க என்ன special உ இன்னைக்கா சொல்லிருக்கேன் ஏதாவது செய்யுங்க நல்லா special ஆன்னுட்டு

உனக்கு கஞ்சி ஊத்துறேன்னு சொல்லிருக்காங்க

உம்

எங்க அம்மா பிரியாணி செய்யறேன்னாங்க நாளைக்கு

நான் நாளைக்குத்தான் சொன்னேன் இன்னைக்கு night சொல்லலை நாளைக்குத்தான ஆமா என்ன veg என்ன

உம் அதுவும் நீ வர்றதுனாலேயே veg ன்னுட்டாங்க

உன்னால எனக்கும் பூரி சரிவிடு இங்க செஞ்சா நான் கொண்டு வர்றேன் உனக்கு

இங்க செஞ்சா கொண்டுவர்றேன்

ஏன் மார்கழி மாசம்ய்யா நான் சாப்பிட மாட்டேன் வீட்டுல சாப்பிடக்கூடாதாம்மா சரி சரி பாத்துக்கலாம். lunchtime நீ வெளிய போய் சாப்பிடறேன்னு சொல்லிட்டு வா போய் பாத்துக்கலாம்

அப்படியே உங்க அம்மா விட்டுருவாங்க பாரேன் வீட்டுக்குள்ள இவ்ளோ சோறு இருக்கு வெளிய போய் தின்றியா அது சொல்லிக்கலாம் பிரச்சனை இல்லை

திங்க வேண்டியதை night திங்கணும் அவ்வளவுதான் வேற என்ன

ஏய் என்ன இன்னுமாடா time ஆயிட்டு இருக்குது இருபத்தி அஞ்சு ஆச்சா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

பாசத்தை கொஞ்~ நீயாச்சும் பரவாயில்லை பசங்கனாலும் பேசிடலாம் அந்த என் அக்காவை வச்சிட்டு ஒண்ணும் பேச முடியலை ஒரே topic கேட்டுட்டிருக்கா சென்னையில என்ன வேலை இருக்கா அஹ் சும்மா வேலைதான்டா IT வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது உட்காந்துட்டுருக்கு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

சுத்தி பார்த்தீங்களா சுத்தி

திரும்பி உன்னைய கேட்டாதான் உனக்கு அசிங்கம்